இல்லாமல் வெளிவரும் நாளிதழ்கள் படிப்போரின் கவனத்தை ஈர்ப்பதில்லை மக்களை உயர்த்தி செல்லும் பெருமை பத்திரிகைகளுக்கு உண்டு இன்னும் பத்திரிக்கைகள் உலக மக்களை ஒரே இனமாகக் கருதும் ஒருமைப்பாடு வளர்ச்சிக்கும் வித்திட்டுகின்றன உலகியல‌றிவு, மொழி பயிற்சி, வாழ்வாங்கு வாழும் வழி, நகை, உடை, உவகை, வீரம், சோகம் போன்ற பல‌வகை உள்ளச் சுவைகளும் படிப்பதால் அமைகின்றன தொழில் வளரவும், செழிக்கவும், வாணிகம் தழைக்கவும், பொருளாதாரம் செழிக்கவும் செய்தித்தாள்கள் உதவுகின்றன. கரும்பு தின்ன கூலி வேண்டுமா? என்ற பழமொழிக்கிணங்க, மாணவர்கள் செய்தித்தாள்களைப் பிறர் சொல்வதற்காக அல்லாமல் தமக்காகவே தினமும் ஆர்வத்துடன் கற்க வேண்டும். முக்கிய அரசியல், விஞ்ஞான, இலக்கிய விளக்கங்களையும் புள்ளி விவரங்களையும் குறிப்பெடுத்து, தம் அறிவைப் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அன்றாட அரசியல் செய்திகளே வரலாறாகப் பிற்காலத்தில் அமைபவை இப்போது கூட நாம் இந்து இதழில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்று சிறு குறிப்புகளைக் கொடுப்பதை எவ்வளவு ஆர்வமாகப் படித்துப் பார்க்கிறோம் சில சமயம் போலீசார் சில எச்சரிக்கைகளைச் செய்தித்தாள்கள் மூலம் விடுகிறார்கள். அவை நல்ல பயனைத் தருகின்றன. செய்திதாளை நாளும் படித்தறிந்து உலக அனுபவத்தையறிந்து அதன்படி நடக்க வேண்டும். செய்திகளைப் பெறுவதும், பிறருக்குத் தருவதும் ஆகிய கலையைப் பற்றிச் சொல்வது இதழியல் தனிமனித விருப்பமும், சமுதாயத் தேவைகளும் தான் இதழ்கள் பிறப்பிற்குக் காரணமாயின இன்றைய வாழ்வில் செய்தி ஊடகங்களில் இதழ்கள் முதலிடம் பெற்றுத் திகழ்கின்றன அச்சுக் கருவியின் சிறந்த உருவாக்கம் இதழ்களே. உலகை ஒன்று சேர்க்கும் வலிமை வாய்ந்த மக்கள் தொடர்புக் கருவி இதழ்களேயாகும் பல்வேறு வகையான செய்திகளையும், நாட்டுநடப்புகளையும் ஒருங்கே தருவன இதழ்கள்.

விருப்பு வெறுப்பின்றியும், சிதைக்காமல் முழுமையாகத் தரவேண்டும் அறிவித்தல் பணியை இதழ்கள் எப்படிச் செய்ய வேண்டும் என்பதை அகில இந்தியச் செய்தித்தாள்களின்

வாசகர்களை மகிழ்விப்பதோடு, இதழ்களின் வளர்ச்சிக்கும் உதவுகின்றன. வாணிபம் செய்தல் எந்தவொரு தொழிலும் வாணிப நோக்கத்தோடுதான் செயல்படுகின்றன. அப்போதுதான் அவற்றைத் தொடர்ந்து நடத்த முடியும். ஆதலால் இதழ்கள் வாணிப நோக்கத்தோடும் செயல்பட வேண்டியுள்ளது. ஓரளவு வருவாய் தேடிக்கொள்ளும் இதழ்களால் மட்டுமே துணிச்சலாகக் கருத்துக்களைக் கூறமுடிகிறது. இதழ்களில் விளம்பரங்கள் வெளிவருவது ஒரு வகையில் தங்களது வருவாயைப் பெருக்கிக் கொள்ளத்தான். குறைந்த விலையில் அச்சு இதழ்கள் கிடைப்பதற்கும், இலவசமாக இணையத்தில் பார்வையிட முடிகிற இணைய இதழ்களுக்கும் விளம்பர வருவாய் பெருமளவு துணை செய்கின்றன. மேலும் இதழ்களுக்கு வாசகர்களைக் கவர பல வழிமுறைகள் உண்டு. ஆனால், அதே நேரம் வாசகர்களின் நலன் கருத வேண்டும். எந்தவித ஐயப்பாட்டிற்குரிய செய்திகளையும் வெளியிடக்கூடாது. மேலும், ஒவ்வொரு இதழுக்கும் பக்கம் சாராமை, பண்பாடு, விளக்கப்பணி, கருத்தை உருவாக்கும் பணி எனப் பல பணிகளுண்டு. இவற்றைக் கருத்தில் கொண்டு வரும் இதழ்களே

பொழுதுபோக்குகளையும் முறையாக நம்பகமான வகையில் பரப்பும் இதழியற் பணிகள் இணையத்தின் வழியே நிகழ்த்தப்படும் பொழுது அவை இணைய இதழ்கள் எனப்படுகின்றன. இணையத்தில் பல்வேறு மின் இதழ்கள் நடத்தப்படுகின்றன. அவற்றுள் குறிப்பிட்ட ஒரு துறைசார்ந்த இதழ்களும், இலக்கிய இதழ்களும் பல்சுவை இதழ்களும் அடங்கும். இவற்றை இரு வகையாகப் பிரிக்கலாம். ஒன்று ஏற்கெனவே மக்களிடையே புகழ்பெற்றக் காகித இதழ்களின் மின்னேற்ற வடிவம். மற்றொன்று மின்னிதழ்களாகவே தோற்றம் பெற்றுப் பல்வேறு அம்சங்களுடன் இணையத்தில் வலம் வரும் இணைய இதழ்கள் அச்சிலும் இணையத்திலும் வெளிவரும் இதழ்கள் அச்சு இதழ்களாக வெளிவரும் இதழ்கள் பெருமளவு வாசகப்பரப்பை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இன்று இணையத்திலும் தம் இதழ் பக்கங்களை வெளியிடுகின்றன. நம் அண்டை வீட்டு செய்தியிலிருந்து ஆயிரம் கல் தொலைவில் உள்ள நாடுகள் விண்வெளிக் கோளங்கள் ஆகியவற்றில் நிகழும் அதிசய செய்தி வரை

hello கேட்குதா hello poor connection ஏ காமிக்குது

ஹம் பரவால்லன்னு நினைக்கிறேன் may be கொஞ்சம் network issue

ஹம் என்ன சொல்லிட்டிருந்தீங்க இது எனக்கும் இப்ப தான் submission work லாம் முடிஞ்சிருச்சன்னு சொல்லி இருந்தேன்

புரியல என்னது coding language programming languages அம்மாடி ஹம்

சும்மாவே நம்மளுக்கு அந்த java, python னாலே ஆகாது இப்ப எனக்கு அது தான் main அம்மாடி படிச்சி~ my goodness okay படிங்க படிங்க all the best நல்லா வந்தா சரி சரி இப்ப next fifteen minutes க்கு என்ன topic தரலாம் maths புடிக்குமா next இப்போ பேசற fifteen minutes க்கு என்ன topic தரலாம்ன்றேன்

என்ன பண்ணலாம்னு நீங்களே அப்படியே சொல்லிடுங்க ஹம் என்னப்பா சொல் ஏதோ ஒண்ணு google google ல keypad ல வருது அது வெச்சி maintain பண்ணிக்கலாம் சரி சரி என்ன topic க்கு? ரொம்ப break ஆவுதுப்பா உன் voice

அஹ் may be என்னோட application ஒடுது சொல்லி எப்படி இருக்கோ என்னமோ

ஆஹ் okay ஆஹ் பரவாயில்ல

என்ன topic சொன்னீங்க? ஆஹ் self informative self information ஆ அதான குடுத்தேன் ஆமா ஆஹ் sorry self knowledge

அப்பறம் அப்பறம் இந்த படிப்பு போக வேற எதாச்சும் பண்றீங்களா

business பண்~

hobby யா இருந்துச்சு போகப் போக அத வந்து business ஆ ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அஹ் சும்மா ஒரு startup பண்ணி two thousand ஹம் nineteen ல something yeah அந்த lockdown time ல தான் வந்து ideas லாம் வந்துச்சு எல்லாரும் start பண்ணாங்க ஞாபகம் இருக்கா lockdown ல வந்து எல்லாரும் வீட்ல உட்கார்ந்தே they started their businesses அவங்க அவங்களதியும் start பண்ணாங்க அந்த மாதிரி நாமலும் எதாச்சு try பண்ணலாம் சொல்லிட்டு என்ன application லாம் பண்ணுவ ஆமா making, selling, applying அப்படி சொல்லிட்டு bridal bookings அப்படிலாம்

உனக்கு voice break ஆகுது ரொம்ப interesting ஆ இருக்கீங்க நீங்க அப்படியெல்லாம் இல்லப்பா சும்மா ஒரு என்னது அஹ் learn~ learning தான் அங்க இங்கிருந்து கத்துகுறத தான் வந்து apply பண்றோம் வேற ஒண்ணும் இல்ல waste பண்ணாம இப்படி பண்ணலாம் அப்படின்னு correct ஆ இருக்கும் இல்ல ஆஹ் அய்யோ time management தான் இங்க பிரச்சனையே எனக்கெல்லாம் paintings லாம் குடுத்துட்டே இருப்பாங்க back to back paintings எல்லாம் பண்ணனும் அதெல்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் இதுல வந்து இதையும் maintain பண்ணனும்னா முடியவே முடியாது ஆனா அது பழகிடுச்சு starting ல அப்படி இருந்ததுனால back to back work இது இல்லன்னா அது பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இ~ அஹ் தூக்கம்லாம் sacrifice பண்ணி அஹ் அது பண்ணி பண்ணி அந்த work முடிகிறது தான் matter அது goal வெச்சு பண்றதுனால தெரியல ஆனா starting ல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு யாருமே help லாம் பண்ணவே மாட்டாங்க support க்குன்னு யாருமே இல்ல எங்க mummy மட்டும் invest பண்ணாங்க கொஞ்சம் help பண்ணாங்க starting ல அப்புறம் அவங்களும் எதுவும்

அது போயிடுச்சு அப்படியே so எல்லாமே கத்துக்கிட்டு வந்தாச்சு pick up ஆயிட்டோம் கொஞ்ச கொஞ்சம் நீங்க எங்க அவ்வளவு தானா apart from studies எதுவுமே இல்ல அஹ் apart from studies நான் வந்துட்டு teaching தான் BA ஹிந்தி முடிச்சிருக்கேன் ஒரு institution ல இருக்கேன் அங்க அப்படியே சபா exams லாம் students க்கு அனுப்பிட்டிருக்கேன் ஒரு three years ஆ past three years ஆ

பரவாயில்லையே super ஏ நானும் abacus பண்ணிட்டிருந்தேன்ப்பா like அஹ் tenth standard tenth no no tenth கூட இல்ல eighth nineth செம்மையா இருக்கும் அந்த sir வந்து சொல்லித் தருவாங்க எங்கள்~ எங்களுக்கு வந்து அது school ல extra extra என்ன சொல்லுவாங்க extra course மாரி ஆஹ் curricular activities ஆஹ் extra curriculum மாரி அது வந்து நல்லாயிருக்கும் அந்த gang லயே நான் தான் நல்லா abacus போடுவேனா so அதனால அந்த sir வந்து appreciate பண்ணிட்டே இருப்பாங்க அப்பவே அதுல interest வந்துரும் okay என்னோட யாராச்சு புகழ்ந்தா அதுலயே போயிடுவோம் இல்ல நல்லாயிருந்துச்சு அது அது வந்து like having fun okay இப்படி abacus எடுக்குறது அது அப்புறம் பார்த்தா school ஏ மாத்திட்டாங்க எனக்கு வேற school நான் first co ed ல படிச்சிட்டிருந்தேன் அப்புறம் எனக்கு school ஏ மாத்தி விட்டுட்டாங்க girls school மாத்திட்டாங்க ஏ~ என்னிது வந்து international school அங்க வந்து சும்மாவே இதெல்லாம் இருக்கு ஹம் compulsory பண்ணி தான் ஆவணும் இங்க வந்து option தான் ஆனா இங்க compulsory ன்னு ஆக்கிட்டாங்க அஹ் நான் backups மட்டும் தான் இல்ல மத்தது எல்லாம் computer related யோகா dance அந்த அதெல்லாம் இருக்கும்

ஹம் okay இன்ஸ்டாகிராம் ID சொல்லுங்க பார்ப்போம் search பண்ணுவோம் சும்மா தான xyz wait wait waitF ஆ SIAD SYED இல்ல எனக்கு சத்தியமா கேட்கல என்ன word ன்னு சொல்லுங்க நான் type பண்ண try பண்றேன் சய்யது

ஷேக்

ஷேன் இல்ல இல்ல ஷேன் SHANE

SHANE SHANE okay

underscore

two thousand four சய்யது சய்யது SHANI தான NE ஆ

என்ன வரமாட்டிங்குது Shane is living a bit of sparkle everywhere i go

ஏ நீங்க எனக்கு follow request குடுத்திருந்தீங்களா என்ன இல்லையா இது உங்க account இல்லயா யார் இது

okay okay done done done இல்ல ஆஹ் request குடுத்துட்டேன் i think இது என்னோட ஆமா இது என்னோட business account குடுத்திருக்கேன் பாருங்க அப்படியா royal அதுவா ஆஹ் yeah yeah yeah yeah yeah yeah

ஹம் done அப்படியே doubts னா சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா ஹம் நீங்க இந்த ஹென்னாலாம் எப்பல இருந்து பண்றீங்க?

hello

ஹம் சொல்லணும் உங்க subject ல maths இருக்கா

இல்ல maths இருக்காது formulas இருக்கும் maths in the sense full ஆ போட வேணாம் இந்த formulas மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா இப்போ ஹம் அஹ் வீடு construct பண்றீங்க இல்ல இந்த wall to இந்த wall க்கு எப்படி calculate பண்ணுவீங்க அப்படின்னு like feet and inches அ convert பண்ணி scale side க்கு அது வந்து draft பண்ணனும் நீங்க sheet ல

ஹம் இப்போ அதுக்காக formulas இருக்கும்

actually எனக்கு tenth வரைக்குமே maths வரவே வராது maths ஏ வேணான்னு சொல்லி தான் நான் போய் arts group எடுத்தேன்

அப்புறம் பார்த்தா இப்போ நான் எடுத்திருக்கிற course ல எனக்கு allied paper ஏ maths தான் ஆமா easy ஆ இருக்கா first year எப்படியோ தள்ளிட்டீங்க பாதி வந்துட்டீங்களே எப்படி இருக்கு? உம் சத்தியமா easy ஆ இல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு maths ஏ வேணான்னு இருந்த பிள்ளைய பிடிச்சி இப்படி maths லயே வைக்கறாங்க ஹம் one second message பண்றாங்க

ரோஷினி அக்கா ஹம் சொல்லுப்பா அப்புறம் அப்புறம் என்னோட river pipe ல ஒண்ணு இருக்குது balance அஹ் முடிக்கவே முடியல என் friend கிட்ட நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா ஆயிரத்தி எட்டு question கேக்குறா அவங்க வீட்ல ஒரு ஆயிரத்தி எட்டு question கேட்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு அய்யய்யோ நான் படுற பாடுக்கு நான் சொன்னேன் அம்மா நீ record ஏ பண்ண வேணா நீ போய் உன் வேலைய பாரு நான் வரல விட்டுடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள தள்ளி விட்டுட்டு நான் சரி next பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு call பண்ணேன் balance இருக்கு ஒண்ணே ஒரு fifteen minutes இருக்கு பாக்கலாம் முடிஞ்சா நான் அதுல இருந்து உங்களுக்கு invite பண்றேன் அதுவேனா ஒரு fifteen minutes ex~ extra பேசி அது முடிச்சிடலாம்

அது பண்ண முடியுமான்னே தெரியல கேட்கணும் அது வேற கேட்கணும் இப்ப வந்து என்னோட இன்னொரு partner வர மாட்டேங்கிறா அது fifteen minutes மட்டும் balance இருக்கு அது எப்படியாச்சும் முடி~ முடியாது அது என்ன பண்ணனும் அது வேற கேக்கணும்

ஆஹ் தமிழ் மட்டும் தான் தமிழ் மட்டும் தான் சொன்னாங்க நீங்க நான் light ஆ மலையாளம்ன்னு சொன்னேன் அதனால மலையாளமும் பண்ண சொல்லிட்டாங்க ஆமா ஆமா ஆமா மலையாளமும் இருக்கு correct correct அது என் friend தான் actually அது என்னன்னு நான் கேட்கிறேன் அவளும் என் க~ க~ class தான் நான் வேணா அவளுக்கு நான் நேத்துல இருந்து contact பண்ணிட்டிருக்கேன்ப்பா அவ வந்து okay சொன்னா தவிர அஹ் login ன்னும் ஆக மாட்டிங்குதுன்றா download ஹம் ஆக மாட்டிங்குதுன்றா அவ phone ல reset ம் river side ம் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த three நீங்க பண்ணலையோ இதான் first time பண்றீங்களோ

நானும் first time தான் இது அதே தான் அந்த process தெரியும் இல்ல எப்படி download பண்ணி பண்ணனும்னு

அவ்வளவு தான் அதே தான் நான் என் friend number வேணா தரேன் நான் அவகிட்ட வேணா சொல்றேன் அந்த மாரி call வரும் மலையாளம்ல வந்து பேசு அவங்ககிட்ட வேணா சொல்றேன் உங்களுக்கு அப்படி partner கிடைக்கலன்னா அவகிட்ட சொல்றேன் அவகிட்ட ஒரு மட்டும் fifteen fifteen minutes cut பண்ணி cut பண்ணி இப்ப எப்படி நம்ம பேசுறோம் அந்த மாதிரி பேசி விட்டுடுங்க

so மலையாளம்ல பண்ணா கூட அப்படியே பண்ணிடுங்க உங்க satisfaction க்கு screenshot

எப்படிப்பா பேசுவீங்க எனக்கெல்லாம்

speech மாதிரி பேசுவேன் நானும் சொன்னதையே திருப்பித் திருப்பி சொல்ட்டு அத பண்ணிட்டு அப்படியே so பாக்க போனா இதான் என்னுடைய second reconding ஏ உங்கள்ட்ட பேசுறது தான் எனக்கும் second recording தான் first recording வந்து ஆமா friend கிட்ட பேசனேன் என் best friend நானும் அவளும் சும்மாவே கடலை போடுவோம் மணி கணக்கா கடலை போடுவோம் சரி okay try பண்ணுவோம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு

ஹம் சரி சொல்லிட்டு அவளுக்கு அனுப்ச்சி விட்டா அவளும் நானும் record பண்னோம் one hour அவளுக்கு second வாட்டி கூப்புடுறேன் மவளே வரவே மாட்டிங்குறா என்ன பண்றானே தெரியல அவ வேற பண்ணா அவள வெச்சு ஒரு முடிவு எதாச்சு ஒரு work உ கே~ காலையில பேசிட்டு night வரைக்கும் wait பண்ணிட்டு வரலனா ஒரு மாரி இருக்கும் இல்ல